அப்புறவு பில்டிங் வந்து ஆ கற்கலாளெல்லா செய்யப்பட்டுருக்கு.

அங்கே ஏதோ ஃபங்ஷன் நடக்குது நெறய பேர் இருக்காங்க.

ஆ சைடுல எல்லா நறைய ஆட்கள் எல்லாம் உக்காந்திருக்காங்க.

இது ஒரு புக் ஸ்டாப்ல புக் ஷாப்ல வந்து நறைய புக்ஸ் எல்லா வாங்கிட்டு இருக்காங்க.

இது ஏதோ ஹிந்தி அ ஹிந்தில எழுதிருக்கு.

இங்க நரிய பேரு நிக்குறாங்க ரெண்டு பேரு நின்னு அவுங்களுக்கு வந்து சில வழிமுறைகள எல்லா சொல்லி குடுக்குற மாதிரி இருக்கு.

இது ஒரு பர்னிச்சர் கடை இங்க நெறைய டிவி வாஷிங் மெஷின் கிரைண்டர் அதெல்லா இருக்குது.

அ இந்த பக்கம் வந்து தமிழ்ல எழுதி இருக்கு ஸ்பாட்டுனு .

ஆ இது வந்து டி_என் ல உள்ள வண்டி.

ஆஆ ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு டோர் எல்லா இருக்கு மூணு டோர் இருக்கு.

இங்க மேல இருந்து பார்க்கும்போது நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் தெரியுது இங்க நிறைய வீடுகள் இருக்குது.

அப்பறம் இது ஒரு பெரிய நகரம் போல தெரியுது.

இது ஒரு பேலஸ் போல இருக்கு வானம் வந்து ரொம்ப கிளியரா ப்ளூ கலர்ல இருக்கு.

வேற மேல ஒரு வழி போல மேல போகுது.

இது வந்து ஒரு கல்யாணம் போல இருக்கு மணப்பெண் தெரியுறாங்க.

அப்புறம் அந்த சைடு வந்து நறைய ஒரு பெரிய வலை போட்டு இருக்காங்க.

ஆ இது நைட்டு நேரம் நடக்குது.